வீடு பழைய வீடு மாதிரி இருக்குது வே வீட்டுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது டோர் வந்து ஓபன்ல தான் இருக்கு.

இது வந்து ஆந்திரா சைடுல உள்ள ஒரு பேங்க் . பேங்க் பக்கத்துல ஏ_டி_எம்மு இருக்கு. ஆந்திரா பேங்க்ன்னு இங்கிலீஷ்ல எழுதி இருக்காங்க.

ஒருத்தர் பேங்க் உள்ள போறதுக்கு நிக்கிறாரு ஒருத்தர் வெளியில நின்னு போர்டு வாசிச்சிட்டு இருக்காரு.

இதோட எண்டுல வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது அதுல நிறைய நோட்டீஸ் வந்து ஸ்டிக் பண்ணி இருக்காங்க.

இது வந்து ஒரு ஆவின் பாலகம்.

ஆது பக்கத்துல ஒரு சாக்குல கொஞ்சம் மண்ணு வச்சு அதுல நேஷனல் பிளாக் .

இதுல வந்து டீ ஷாப்ல உள்ள ஓனர் வந்து ரெட் கலர் சர்ட் போட்டுட்டு நிக்குறாங்க அவங்களோட ஃபேஸ் வந்து பிளர் பண்ணிருக்காங்க.

தூரமா ஒரு மொபைல் டவர் தெரியுது.

பிரி மார்க்கெட்ல கூலட்ரிங்க்ஸ் வந்து அப்டியே ரோ ராக்ல அழகா நீட்டா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க.